அப்றோ மேல ஏறி போறதுக்கு ஒரு படிக்கட்டு இருக்கு படிக்கட்டு வந்து பச்ச கலர்ல இருக்கு.

பாலம் வந்து சிமெண்ட் போட்டு கட்டியிருக்காங்க.

இந்த கொளத்துக்கு பக்கத்ல பாத்திங்கன்னா ஒரு சின்ன வாழமர இருக்குது. நெறைய மரங்கள்லா இருக்கு.

பில்டிங் பாத்தீங்கன்னா வெள்ள கலர்ல இருக்கு.

ஒருத்தர் வந்து ப்ளூ கலர்ல மாஸ்க் போட்டுருக்காறு அவர் கைல வந்து பெருசா மெஷின் இருக்குது.

கருப்பு கலர் ஆட்டோ ஒன்னு அப்றம் பச்ச கலர் ஆட்டோ ஒன்னு சுத்தியு பாத்தீங்கனா பில்டிங்லாம் பெருசா இருக்கு.

காருக்கு பக்கத்துல ப்ளூ கலர்ல ஒரு மிஷின் இருக்கு.

இந்த கடையில கெலாக்ஸ் கான் இருக்கு ரஸ்க்கு பாக்ஸ் இருக்கு அப்புறோ கெலாக்ஸ்ன்னு சொல்லி நெறையா பாக்ஸ் வெச்சுருக்காங்க.

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதவ போட்டு பெரிய கேட்ட மூடிருக்காங்க.

இந்த லேப்க்கு வெளிய ஒரு பைக் நிக்குது அப்ரோ செப்பால்ஸ்லாம் நறிய வெளிய விட்டுஇருகாங்க.

அப்றம் உள்ள ஓட்டல் பாத்தீங்கன்னா பச்ச கலர்ல இருக்கு அப்றோ நெறய தோரணங்கெல்லாம் தொங்கவிட்டுருக்காங்க.

இந்த ஃபோட்டோல பாதிங்னா ஒரு ஒருத்தர் ஒரு பேசன்ட்டுக்கு ஆபரேசன் பண்ணிட்ருக்குற மாறியிருக்கு.

அப்புறம் ஒருத்தர் வந்து படுத்து இருக்காரு. அப்புறம் பக்கத்திலேயே அவர் படுத்திருக்க பக்கத்திலேயே மிஷின் இருக்கு.

துணி எல்லாம் நறைய மாட்டி வச்சிருக்காங்க அப்புறம் ஒரு நகை கடை மாறியும் இருக்கு கீழ நகைகள் எல்லாம் வச்சிருக்காங்க.

அந்த போர்டுல பாத்தீங்கன்னா கோழி தீவனம்னு போட்டுருக்கு.

ஒயிட் கலர் போர்டு மாட்டிருக்காங்க அந்த போர்ட்ல தான் வந்து எழுதி காட்டி சொல்லித்தராங்க.

இந்த போட்டோல பாத்திங்கன்னா ரெண்டு சேர் போட்ருக்காங்க.

சுத்தியு நறைய டப்பாலா அடுக்கி வச்சிருக்காங்க.

ஒருத்தர் உக்காந்துன்னு இருக்க மாரி இருக்கு அப்ரோ ஒரு டியூப்லைட் .